இங்க வந்து நறைய மரங்கள் நட்டுட்டுருக்காங்க.

இந்த ரெஸ்டாரன்ட் வந்து டஸ்ட் பின் இருக்குது.

இங்க வந்து ஜிகர்தண்டா வந்து கடை போட்டுருக்கு அதுல வந்து நறைய பேர் ஜிகர்தண்டா குடிக்காங்க.

இந்த கொழங் கொழந்தைங்களோட சேத்து அஞ்சு பேர் அத சுத்தி நிக்காங்க அதுல வந்து ஏசி லைட் எல்லாம் போட்டுருக்காங்க.

இதுல நிறைய சேர் இருக்குது அதுல ஒரு சார் வந்து அரேஞ்ச் பண்ணியாறு.

இது ஒரு வீடு இந்த வீடு வீட்டுக்குள்ள நறைய பேர் போயிட்டு இருக்காங்க.

டைனிங் டேபில இருந்தே நம்ம சாப்பிடலாம்.

அவங்கள சுத்தி நிறைய மரங்கள் இருக்குது.

இத சுத்தி ரோடு இருக்குது அந்த ரோட்ல கார் போது ஆட்டோ போது பைக் போது.

ஆ இந்த மால்ல சுத்தி நெறைய ஆ மக்கள் வந்து போயிட்ருக்காய்ங்க இந்த மாலுக்குள்ள நெறைய பேர் போறாங்க.

இந்த மார்க்கெட் குள்ள மீன் விக்கியாங்க. பழம் விக்கியாங்க. தேங்கா விக்கியாங்க.

இந்த செலச் செடி வந்து ஹேங்கர்லெ தொங்க போட்டிருக்காங்க.

இது வந்து பெட்ரோல் பம்பு .

இந்த பெட்ரோல் பாம்புக்குள்ள ரெண்டு பம்ப் இருக்குது.

இந்த பெட்ரோல் பம்புக்குள்ள பயர் எக்ஸ்டிங்கியூசர் இருக்குது.

இதுல வந்து ஏசப்பாவோட போட்டோ இருக்குது.

ஒரு காருக்கு பின்னாடி போம்ம இருக்குது ஆ நடுல இருக்கிய கார் வெள்ள கலர்ல இருக்குது ச்செவப்பு கலர் கார் முன்னாடி ரெண்டு பேருக்கியாங்க.

அந்த ஸ்டோர்ல வந்து பல்பு எரிது அந்த ஸ்டோருக்கு பிரண்ட்ல நாலு பேர் நிக்காங்க.

இது வந்து ஒரு பார்க்கு .

ஆ அந்த பார்க்க பிரண்ட்ல ஒரு குட்டி கடை வச்சிருக்காங்.

இந்த வீட்டுக்கு பின்னாடி இன்னொரு வீடு இருக்குது.

கொஞ்ச பேசஞ்சர்ஸ் இப்பதா வந்துட்ருக்காங்க ட்ரெயின்ல ஏறக்கு.